மேல ப்ளூ கலர்ல வானோ தெரியிது.

பக்கத்துல ஒரு ஃபோட்டோக்கு பூ போட்ருக்காங்க.

ஒருத்தர் ப்ளூ கலர் ஷர்ட் அண்ட் ஒயிட் கலர் பேண்ட்டு போட்ருக்காரு.

டேபுள்ஸ் பக்கத்துல ரெண்டு ஒயிட் கலர் சேர் இருக்கு.

பக்கத்துல நெறைய டெக்கரேஷன்ஸ் லைட்ஸ்ல பண்ணிருக்காங்க.

அந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஒன்னு போட்ருக்கா--

இந்த பிச்சர் மல மேல இருந்து எடுத்துருக்காங்க.

மேல மூணு லைட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க.

இதுல ஒரு தென்ன மரோ இருக்கு.

அங்க சூரியன் பாத்தீங்கனா அழகா தெரியிது.

அவங்களுக்கு பக்கத்துல ஒரு டூ ஸ்லிப்பர்ஸ் இருக்கு.

பில்டிங் பக்கத்துல ப்ளூ கலர் பஸ்ஸிருக்கு .

இந்த பிச்சர்ல நறியா பேரு போயிட்ருக்காங்க.

புக் ஷாப்ல நெறைய புக்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க.

இங்க நெறைய பேர் ஜிம் பண்ணிட்டு இருக்காங்க.

பில்டிங்ல ரெண்டு பேர் நின்னுட்ருக்காங்க ஒருத்தர் கைல பை ஒன்னு வெச்சுருக்காரு.

எல்லோ கலர் பில்டிங்ல ப்ளூ அண்ட் ரெட்டால நெறைய ஷடோஸ் குடுத்துருக்காங்க.

இந்த ஸ்விம்மிங் ஃபூலோட பேரு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்விம்மிங் பூல் .

அவருக்கு முன்னாடி ஒரு தட்டுல குங்குமம் வெச்சிருக்காரு.

மண்ணுல அவங்களோட கால் தடங்கல் தெரியிது.

நெறைய சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க.

ப்ளூ கலர்ல பார்டர் பெ பெயிண் பண்ணிருக்காங்க.

பில்டிங்க்கு ஆப்போசிட்ல ஒரு கார் ஒன்னு நின்னுட்ருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு டெக்ஸ்டைல்லோட ஓட பிச்சர் .

நெறைய பேர் ட்ரெஸ்ஸு உக்காந்து பாத்துட்டுருக்காங்க.